இங்க நம்பலாள ஒரு அழகான வீடு இருக்கறத பார்க்க முடிது.

இங்க ஒரு சின்ன அருவி போயிட்டு இருக்கு.

இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி நின்னுட்டிருக்கு.

இந்த படத்துல ஒரு ரூம் இருக்குற மாதிரி பாக்க முடியிது.

ஒரு அழகான இயற்கை காட்சி முடிது.

இந்த படத்துல நம்மலாள ஒரு அழகான ஹோட்டல் இருக்கறத பாக்க முடியுது.

ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி பார்க்க முடியுது.

பிளாக்கா இருக்குற பில்டிங்க்ல என்ட்ரி கேட்னு எழுதிருக்காங்க.

இந்த ஸ்டாச்சு சுத்தியும் நெறைய வண்டிகள் போயிட்ருக்கு.

இந்த டான்ஸ் ஸ்டுடியோ ஃபுல்லாவே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் நின்னுட்டு இருக்கு.

இங்க இருந்து ஸ்லைட்ல விளையாட மேல மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த ரெண்டு சேருக்கு நடுவுல ஒரு டிவியும் அதுக்கு கீழ ஒரு குட்டி டேபிளும் இருக்குறத பார்க்க முடியுது.

இந்த பிளேஸ்ல பாக்கவே ரொம்ப அழகான ஒரு காட்சியிருக்கு.

இத பாத்தா நம்லாள ரெண்டு கடவுள் ஸ்டேச்சு இருக்குறத பாக்க முடியிது.